இதன் முதல் பகுதியில் பார்ம் ஐ பயன்படுத்தி அப்லோட் செய்த பைலின் குறிப்பிட்ட புராப்பர்ட்டீஸ் ஐ பெறுவதை பார்த்தோம் இனி பார்ப்பது இந்த பைல் ஐ அப்லோட் செய்வது அதை இங்குள்ள காலியான அப்லோடெட் போல்டர் க்கு நகர்த்துவது
வெப் செர்வர் இல் தற்காலிக இடத்தைப்பற்றி பேசியது நினைவிருக்கிறதா
அதற்கு இப்போது அதிக வேலையில்லை
புராப்பர்ட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது
ஆகவே புராப்பர்ட்டீஸ் ஒஃப் தே அப்லோடெட் பைல் என்றால் நாம் செய்வது தெரியும்
எல்லா குறிப்பிட்ட புராப்பர்ட்டீஸ் உம் இங்கேயுள்ளன
கொடுத்துள்ள வேரியபிள் பெயர்களெல்லாமே சுலபமாக நினைவு கொள்ளக்கூடியவை
அவற்றுக்கு தனியாக கமெண்ட் தேவையில்லை
முதலில் உருவாக்குவது ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
பிழைகள் உள்ளவனா என சோதிக்க
இங்கே ஐஎஃப் எர்ரர் கோடு இஸ் பிக்கர் தன் செரோ என்கிறோம்
அதாவது எர்ரர் கோடு கொடுக்கப்பட்டது என பொருள்
அப்படியானால் டை மேலும் எர்ரர் மெசேஜ் கொடுக்கப்படும் பைல் கோல்டன்ட்
அலல்து எர்ரர் அப்லோடிங் பைல் கோடு எர்ரர்
இது யூசர் க்கு ஒரு எர்ரர் கோடு ஐத்தரும்
இப்போது எல்சே பகுதி இந்த கர்லி பிராக்கெட்ஸ் ஐ இடலாம்
அது சிம்பிள் மற்றும் ஒரே லைன் ஆகவும் இருக்கும்
ஆகவே எல்சே
move uploaded file என்ற ஒரு பங்ஷன் ஐ பயன்படுத்த நினைக்கிறேன்
இந்த பங்ஷன் இன் முதல் பாராமீட்டர் தற்காலிக பெயரான டெம்ப் இரண்டாம் பாராமீட்டர் அது செல்ல வேண்டிய இலக்கு
அப்லோடெட் போல்டர் டைப் செய்வது அப்லோடெட் மற்றும் ஒரு பார்வார்ட் ஸ்லாஷ்
மற்றும் கடைசியில் அப்லோட் செய்த பைல் இன் பெயரை எழுதுவோம்
இங்கே அது வெறும் நேம்
இது யூசர் க்கு இன்டர் வேரியபிள்ஸ் ஐ சேர்த்து இங்கே காட்டுகிறது
இல்லையெனில் இவற்றை டைப் செய்ய வேண்டும் உதாரணமாக டெம்ப் நேம்
பின் இங்கே சென்று இதை இப்படி வைக்கலாம்
இது நன்றாக இல்லை படிக்க கடினமாக உள்ளது ஆகவே இந்த வேரியபிள் களை இங்கே வைப்பதே நல்லது
இவற்றை நீக்கிவிட்டு இவற்றை வைத்துக்கொள்ளலாம்
கடைசியாக ஒரு மெசேஜ் எச்சோ ஆட் செய்யலாம்
அப்லோட் காம்ப்ளீட்
இதை முயற்சிக்கலாம்
நம் பக்கக்தில் லோகோன் செய்து பைல் ஐ தேர்வு செய்கிறேன்
இன்ட்ரோ டோ அவி
அப்லோட் மீது சொடுக்குவேன்
அப்லோட் பூர்த்தியானதை காணலாம்
மைஃபைல் ஐ சோதிக்கலாம்
அப்லோட் போல்டர் மற்றும் மை அப்லோடெட் சப் டைரக்டரி ஐ சொடுக்க பைல் இங்கிருப்பதை காணலாம்
முன்னே இது என் வெப் செர்வர் இல் டெம்போரரி டைரக்டரி இல் இருந்தது
பைல் ஐ இங்கே வெற்றிகரமாக அப்லோட் செய்துவிட்டோம்
இன்னும் சிலது செய்ய வேண்டும்
இன்னொரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ செயல் நீக்கலாம்
அல்லது இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ
நாம் அப்லோட் செய்ய விரும்பாத பைல் டைப்ஸ் க்கு சோதிக்கலாம்
உதாரணமாக அவி பைல்ஸ் ஐ அப்லோட் செய்ய வேண்டாம் என்று நினைத்தால்
இங்கு செய்யக்கூடியது எர்ரர் செரோ க்கு அதிகமானால் பைல்ஸ் ஐ அப்லோட் செய்யாதே
அலல்து புதிய ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ இந்த எல்சே க்குள் ஆரம்பிக்கலாம்
மேலும் இங்கே ஒரு ப்ளாக் ஐ உருவாக்கலாம்
மேலும் இவையே பைல் க்கு கண்டிஷன்ஸ்
சொல்வது டைப் ஒஃப் பைல் இப்படியானால் அதுவே டைப் வேரியபிள் t y p எ 2 எக்குவல் டோ சைன்ஸ் ஈக்வல்ஸ் வீடியோ டாட் அவி
இதன் முதல் பகுதியை கவனித்தால் நான் எச்சோ ஆட் செய்த படி அது எக்குவல் டோ வீடியோ டாட் அவி
சொல்வது எக்குவல் டோ வீடியோ டாட் அவி எனில் அப்லோட் தே பைல்
இதை கீழே கொண்டு வந்து எல்சே ப்ளாக் இல் இடுகிறேன்
இப்போது இங்குள்ளது ஐஎஃப் தே வீடியோ இஸ் எக்குவல் டோ அவி தேன் டை மேலும் தரும் மெசேஜ் தட் பார்மேட் இஸ் நோட் அலோவெட்
சரி இதை நம் அப்லோடெட் டைரக்டரி இலிருந்து நீக்குகிறேன்
என் முதல் அப்லோடெட் பைல் க்கு வருகிறேன்
இன்ட்ரோ டாட் அவி ஐ தேர்ந்து அப்லோட் ஐ சொடுக்க அது சொல்வது தட் பார்மேட் இஸ் நோட் அலோவெட் மற்றும் என் அப்லோடெட் டைரக்டரி க்கு சென்று பார்த்தால் போல்டர் காலியாக உள்ளது
எதுவும் அப்லோட் ஆகவில்லை
அவி க்கு பதில் இமேஜஸ் வித் ப்ங் எக்ஸ்டென்ஷன் க்குத் தடை விதிக்க நினைத்தால் இங்கே இதை மாற்றி பைல் ஐ மீண்டும் அப்லோட் செய்கிறேன்
இது அனுமதித்த பைல் பார்மேட் ஆகையால் கிடைக்கும் செய்தி அப்லோட் காம்ப்ளீட் மற்றும் அது என் அப்லோடெட் போல்டர் க்கு மாற்றப்பட்டது
மீண்டும் இதை நீக்கலாம்
நான் அதை கேன்சல் செய்தேன்
மீண்டும் நீக்கலாம்
இங்கே நாம் கண்டது எப்படி ஸ்பெசிஃபிக் டைப் ஐ குறிப்பிடுவது
இதே போல ஸ்பெசிஃபிக் பைல் அளவையும் குறிப்பிடலாம்
சொல்வது ஒர் இந்த ஒர் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி மேலும் சொல்வது ஒர் தே சைஸ் இஸ் பிக்கர் தன் ஹால்ஃப் ஆ மெகாபைட்டு
இது அரை மெகாபைட்டு அதாவது ஐநூறு ஆயிரம் பிட்ஸ்
சோரி பைட்ஸ்
தவறு செய்தேன்
bytesக்குப் பதில் பிட்ஸ் என்றேன்
ஐநூறு ஆயிரம் பைட்ஸ் என்பது 0 பாயிண்ட் 4 மெகாபைட்ஸ்
இப்போதைக்கு அரை மெகாபைட்டு எனலாம்
இது அளவை கணித்து அரை மெகாபைட்டு க்கும் அதிகம் என்று சொல்லும்
பின் இந்த பார்மேட் க்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லும்
ஆகவே செய்தியை இரண்டுக்கும் பொருந்த மாற்றலாம்
பார்மேட் நோட் அலோவெட் ஒர் பைல் சைஸ் டோ பிக்
இவை ஒவ்வொன்றுக்குமே ஸ்டேட்மெண்ட் ஐ உருவாகலாம்
அதாவது வகை மற்றும் அளவை கணிக்க
இந்த கண்டிஷன் வெறுமே எடுத்து இன்னொரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் அமைக்க வேண்டும்
ஆகவே இங்கே போய் என் பைல் ஐ மீண்டும் தேர்கிறேன்
அங்கேயே இருக்கிறதா என உறுதி செய்ய
அப்லோட் ஐ சொடுக்க அது பார்மேட் நோட் அலோவெட் என்று சொல்லும்
கோடு க்கு திரும்பிப்போக இது ப்ங் பார்மேட் இல் இல்லை
ஆனால் அளவு வரையறையை மீறுகிறது
இதை 2 மில்லியன் என்று ஆக்கலாம்
அது 2 மெகாபைட்ஸ்
ரிஃப்ரெஷ் மற்றும் அதை அனுப்பலாம்
அப்லோட் நிறைவுற்றது
ஏனெனில் அது ஒரு மெகாபைட்டு அளவே
பைல் அப்லோட் இல் இப்போதைக்கு அவ்வளவே
இவ்வளவு தெரிந்தால் போதும் சில பைல் டைப் களையும் உங்கள் யூர் வெப் செர்வர் க்கு அளவுக்கு அதிகமான பைல்களையும் தடுக்கலாம்
உங்கள் வெப் செர்வர் இல் பெரியபைல்களை தடுக்க இது சிறந்த வழி
பார்த்தது போல அதை உருவாக்குவது சுலபமே
இதை பயிற்சி செய்து பார்த்தால் இதன் உதவியை உணர்வீர்கள்
கேள்விகள் ஏதும் இருந்தால் கேட்க தயங்காதீர்கள்
அப்டேட்டட் வீடியோஸ் அல்லது புதிய வீடியோஸ் வெளியாவது தெரிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்